Java ல் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு
இதில் கற்கபோவது லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் அவற்றை பயன்படுத்தி பல expression களை சோதிப்பது parentheses ஐ பயன்படுத்தி precedence ஐ மீறுவது நாம் பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 37 tutorial ஐ தொடர Java ல் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் ஐ தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான tutorial களை எங்கள் வலைத்தளத்தில் காணவும்
பல conditionகளை சோதிக்க லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் பயன்படுகிறது
இதுதான் java ல் இருக்கும் லாஜிக்கல் operatorகளின் பட்டியல் ஆண்ட் ஒர் நோட்
ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம்
Eclipse க்கு வருவோம்
இங்கே எக்லிப்ஸ் இடே மற்றும் மீதி code க்கு தேவையான அமைப்பும் உள்ளன
கிளாஸ் LogicalOperators ஐ உருவாக்கி மெயின் method ஐ சேர்த்துள்ளோம்
சில variableகளை உருவாக்குவோம்
பூலியன் ப் conditionகளின் முடிவை b ல் சேமிப்போம் இன்ட் ஏஜ் இஸ் எக்வால்ட்டோ 11 இன்ட் வெய்த் ஐஸ்குவால்ட்டோ 42 ஒருவரின் வயது மற்றும் எடை உள்ளது
ஒருவர் 18 வயதுக்கு கீழேயும்
குறைந்தது 40 கிலோவாகவும் இருக்கிறாரா என சோதிப்போம்
அதை பார்க்கலாம்
ப் இஸ் எக்குவல் டோக் லெஸ் தன் 18 ஆம்பர்சாண்ட் ஆம்பர்சாண்ட் வெய்த் கிரீட்டர் தன் எக்குவல் டோ 40 இது இரு expressionகளையும் இடையில் இரு ampersand ஐயும் கொண்டுள்ளது
இது ஏஜ்
18 க்கு குறைவானதாகவும் வெய்த் 40 க்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கிறதா என சோதிக்கிறது
இது ஆண்ட் ஆப்பரேஷன் எனப்படும்
ப் மதிப்பை அச்சடிப்போம்
சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் சேமித்து இயக்கவும் இரண்டு conditionகளும் பூர்த்தியடைவதால் வெளியீடு ட்ரூ என பார்க்கிறோம்
ஒரு கண்டிஷன் பூர்த்தியடையாதவாறு weight ஐ மாற்றி code ஐ மீண்டும் இயக்குவோம்
42 ஐ 32 ஆக்குவோம் சேமித்து இயக்குவோம் வெளியீடு இப்போது பால்சே
ஏனெனில் ஏஜ் லெஸ் தன் 18 என்பது பூர்த்தியடைகிறது
வெய்த் கிரீட்டர் தன் ஒர் எக்குவல் டோ 40 என்பது பூர்த்தியடையவில்லை
ட்ரூ என இருக்க ஆண்ட் operation க்கு இரண்டு conditionகளும் ட்ரூ ஆக இருக்க வேண்டும்
எனவே வெளியீடு பால்சே இவ்வாறு இரு ஆம்பர்சாண்ட் symbol ஐ பயன்படுத்தி ஆண்ட் operation ஐ செயல்படுத்தலாம்
ஏஜ் மற்றும் weight ஐ வைத்துள்ளோம்
இதில் ஒரு கண்டிஷன் பூர்த்தியடைந்தாலும் போதுமானது என சொல்வோம்
அதாவது முதல் கண்டிஷன் அல்லது இரண்டாவது கண்டிஷன் true ஆ என பார்க்க வேண்டும்
ஒர் operation ஐ பயன்படுத்தி இது செய்யப்படுகிறது
முன் condition ஐ நீக்குவோம்
எழுதுக ஏஜ் லெஸ் தன் எக்குவல் டோ 15 பைப் பைப் வெய்த் லெஸ் தன் எக்குவல் டோ 30 இரு conditionகளும் அவற்றினிடையே இரு பைப் symbol உம் உள்ளன
இது கொடுக்கப்பட்ட இரு conditionகளில் ஒன்றாவது பூர்த்தியடைகிறதா என சோதிக்கிறது
வெளியீட்டுக்கு code ஐ சேமித்து இயக்குவோம் வெளியீடு ட்ரூ என காண்கிறோம்
ஏனெனில் ஒர் operation க்கு ஆண்ட் ஆப்பரேஷன் போல இரு conditionகளும் true ஆக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால்தான் weight க்கான கண்டிஷன் பூர்த்தியடையாவிட்டாலும் age க்கான கண்டிஷன் பூர்த்தியடைகிறது வெளியீடு true ஐ பெறுகிறோம்
இரு conditionகளும் பால்சே ஆகுமாறு age ஐ மாற்றி முடிவைக் காண்போம்
11 ஐ 17 ஆக்குவோம் சேமித்து இயக்குவோம் இப்போது இரு conditionகளும் பூர்த்தியடையாததால் வெளியீடு பால்சே
இவ்வாறு ஒர் operation ஐ செய்ய இரு பைப் symbol ஐ பயன்படுத்துகிறோம் 15 வயதுக்கு மேற்பட்டும் 30 கிலோவுக்கு அதிகமாகவும் இருப்பவர்களை சோதிக்க வேண்டும் என்போம்
அதாவது நாம் சோதித்ததற்கு முற்றிலும் எதிர்மறையை இப்போது சோதிக்க வேண்டும்
அச்சமயங்களில் நோட் operation ஐ பயன்படுத்துகிறோம் முதலில் condition ஐ parentheses னுள் தருவோம்
பின் ஆச்சரியக் குறியை condition க்கு முன் இடுவோம்
ஆச்சரியக்குறியைப் பயன்படுத்தி parentheses னுள் உள்ள condition க்கு முற்றிலும் எதிர்மறையைச் சோதிக்கிறோம்
முன் வெளியீடு false ஆக இருப்பதால் இப்போது ட்ரூ ஆக இருக்க வேண்டும்
சேமித்து இயக்கவும் பார்ப்பது போல வெளியீடு முன் வந்ததற்கு எதிர்மறை
இவ்வாறு ஆச்சரியக்குறியைப் பயன்படுத்தி நோட் operation ஐ செயல்படுத்துகிறோம்
இப்போது 15 வயதுக்கும் குறைவான அல்லது 18 வயதுக்கும் குறைவான மற்றும் 40 கிலோவுக்கு குறைவானவர்கள் வேண்டும் என்போம் இந்த condition ஐ எவ்வாறு செய்வதென பார்ப்போம்
முன் condition ஐ நீக்குவோம்
எழுதுக ஏஜ் லெஸ் தன் 15 ஒர் ஏஜ் லெஸ் தன் 18 ஆண்ட் வெய்த் லெஸ் தன் 40 பார்ப்பது போல condition ஏ குழப்பமாக உள்ளது
ஒர் ஆப்பரேஷன் முதலில் செயல்படுமா
அல்லது ஆண்ட் operation ஆ என தெரியாது இது ஆப்பரேட்டர்ஸ் precedence ஐ பொருத்தது
இந்நிலையில் precedence ஐ மீறவும் condition ஐ தெளிவுப்படுத்தவும் parentheses ஐ பயன்படுத்துகிறோம்
எனவே parentheses ஐ சேர்ப்போம்
code ஐ சேமித்து இயக்குவோம் முதல் கண்டிஷன் ஏஜ் லெஸ் தன் 15 பூர்த்தியடையாவிட்டாலும் இரண்டாவது கண்டிஷன் ஏஜ் லெஸ் தன் 18 ஆண்ட் வெய்த் லெஸ் தன் 40 பூர்த்தியடைகிறது
எனவே வெளியீடு ட்ரூ
விதியின் படி சந்தேகத்தைத் தீர்க்கவும் expressionகளை தெளிப்படுத்தவும் parentheses ஐ பயன்படுத்துக
இவ்வாறுதான் பல conditionகளை சோதிக்க லாஜிக்கல் operatorகளை பயன்படுத்துகிறோம்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
நாம் கற்றது லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் அவற்றை பயன்படுத்தி பல expressionகளை சோதிப்பது parentheses ஐ பயன்படுத்தி precedence ஐ மீறுதல்
இப்போது பயிற்சி காட்டப்பட்டுள்ள இரண்டு expressionகளும் சமமா என சோதிக்கவும்
மேலும் அறிய இந்த இணைப்பைக் காணவும்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
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 தமிழாக்கம் பிரியா